ஆஹ் cold, fever அந்த மாதிரி ஏதாச்சும் symptoms இருந்ததுனா உடனே வந்து hospital ல வந்து admit ஆக சொல்லுங்க சரிங்களா. இப்போ sir. உங்கள வந்து நாங்க வந்து positive னு வந்திச்சுனா உங்கள வந்து தனியா ஒரு சொன்னேல்ல sir, Covid கு தனியா நாங்க allot பண்ணிருக்கோம் place. நாங்க உங்கள வந்து அங்கதான் உங்கள நாங்க வந்து தனியா வந்து வச்சிருப்போம். சரிங்களா. நீங்க வந்து என்ன பாண்ணணும்னா நீங்க வீட்ல இருக்குறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் alert ஆ இருக்க சொல்லுங்க. ஏன்னா எந்த நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியாது. so நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நீங்க உங்க grandma க்குன்னு கேட்டிங்க. நீங்க okay தாராளமா நீங்க வந்து admit பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா நீங்க hospital வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து test எடுத்தே ஆயிருக்கணும். நீங்க report வந்து

no sir. நீங்க வந்து உங்களுக்கு negative னு இருந்துச்சுன்னா okay. Not a problem. இப்போ உங்களுக்கு positive னு இருந்தா அதையும் நம்ம சரி பண்ணணும்ல?

நீங்க அவங்களுக்கு வந்து covid இல்ல அவங்களுக்கு negative னு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம just வந்து heart attack குள்ள treatment மட்டும் குடுத்தா போதும். no sir. கொஞ்சம் tests இருக்கு நம்ம அதே எடுத்து பாத்துட்டு நாம இங்க அவங்களுக்கு என்ன problem ன்னு நம்ம வந்து பாத்துட்டு ரெண்டாது நாம என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம் sir.

புரியல sir எனக்கு. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு.

உங்கள ஏன் sir நான் admit பண்ணப்போறேன்? உங்களுக்கு positive னு வந்திச்சுனா ஆஹ் உங்கள admit பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல negative வந்திச்சுனா நாங்க ஏன் உங்கள admit பண்ண போறோம். எங்களுக்கு already அங்க உங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா sir. உங்களால வேற யாருக்கும் spread அயிட கூடாதுல அதனால sir. உங்களுக்கு positive னு வந்தா மட்டும்தானே இப்போ வைப்பாங்க. already அப்ப positive னு வந்தா நீங்களும் வந்து corona patient தானே sir. Okay sir சொல்லுங்க. கேட்டிச்சு sir கேட்டிச்சு சொல்லுங்க. Okay sir. அப்படி எல்லாம் இருக்காது. உங்களுக்குன்னா நீங்க வந்து இப்ப எங்க எங்க hospital ல வந்து நீங்க வந்து check பண்ண மாட்டிங்க சரிங்களா. நீங்க வந்து தனியாத்தான் போய் check பண்ண போறீங்க. Check பண்றப்ப உங்களுக்கு வந்து positive னு வந்திச்சுனா மட்டும்தான் நீங்க வந்து எங்க hospital ல வந்து admit ஆகப்போறிங்க சரிங்களா. sir அதான் sir நான் first ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து test எடுங்க test எடுத்துட்டு positive னு என்ன உங்களுக்கு result வருதோ நாங்க அதுக்கு அப்பறோம் தான் sir உங்களுக்கு further move பண்ண முடியும்.

Okay sir. நீங்க இத first டே சொல்லலேயே நீங்க என்ட first என்ன சொன்னிங்க one month க்கு முன்னாடி எடுத்தோம். அப்ப நாங்க negative வந்திச்சு அப்பிடின்னு தான் சொன்னிங்க. Okay okay எங்களுக்கு வந்து one month முன்னாடி உள்ள result வேண்டாம் sir. எங்களுக்கு வந்து ஆ. இப்போ நீங்க வந்து admit ஆகுறதுக்கு ஓரு two two three four hours க்கு முன்னாடி உள்ள அஹ் report தான் எங்களுக்கு வேணும்.

Sir correct டா பாத்து சொல்லுங்க sir. positive ஆ இல்ல negative ஆ? Okay sir. அப்போ நீங்க வந்து ஆஹ் hospital வாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் PPT kit குடுப்பாங்க. நீங்க போட்டுட்டு உங்கள வந்து நாங்க வந்து patient தனியா covid இல்லாத patients இருக்க கூடிய எடத்துல நாங்க உங்களுக்கு allot பண்றோம். சரிங்களா. உங்க grandma ஓட name என்ன sir? Okay sir. Age என்ன sir? Okay. Okay. Okay sir. நீங்க அப்போ hospital. sir நீங்க hosptial வந்த உடனே நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது test எடுத்து இருந்தீங்கனா அதோட reports கொண்டு வாங்க. ஆஹ் suppose அதைவிட உங்களுக்கு வேற ஏதாவது test எடுக்கணும்னா இங்க நம்ம hospital ல எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு எடுத்த பழைய reports டே போதும்னா நம்ம அத வச்சு next என்ன treatment னு நம்ம பாத்துக்கலாம் sir.

Okay sir okay நீங்க ஒன்னும் problem இல்ல. நீங்க hospital வாங்க. நம்ம doctos ட பேசி நம்ம வந்து treatment ட start பண்ணிறலாம் சரிங்களா? okay sir உங்களுக்கு வேற ஏதாது details தேவைப்படுதா? அது உங்களோட விருப்பம் தான் sir. நீங்க எந்த timing ல வந்தாலும் okay தான். ஆமாம் ஆமாம். ஆமாம். இல்ல sir. Doctors எல்லா நேரமும் இங்க available லா தான் இருக்காங்க. ஒரு doctor இல்லேனாலும் அடுத்த doctor கண்டிப்பா வந்துட்டே தான் இருப்பாங்க. shuffle பன்னி வந்துட்டு தான் இருப்பாங்க. so உங்களுக்கு வந்து problem இல்ல. நீங்க எப்போ வர்றீங்களோ நீங்க வரும்போது நீங்க PPT kit மட்டும் ரெண்டு பேரும் போட்டிட்டு வாங்க சரிங்களா with mask. Sir இப்போ வந்து இது covid time நாலே நிறைய எல்லாம் time மும் patients வந்துட்டே இருக்காங்க sir. அதனால நமக்கு வந்து. இருக்காங்க sir. இப்போ வந்து corona நாலே அவங்களும் normal இதெல்லாம் பாத்துட்டுதான் இருக்கிறாங்க. so வந்து உங்களுக்கு problem இல்ல. Okay ங்களா நீங்க வந்து வாங்க வரும்போது PPT kit போட்டுட்டு வாங்க சரிங்களா. sir நீங்க அங்க first ட்டு நீங்க hospital க்கு உள்ள வரும்போது நீங்கதான் sir first வாங்கணும். அதுக்கு அப்பறம் உள்ளது தான் நாங்க வந்து hospital ல இருந்து தருவோம் சரிங்களா.

Okay sir Okay. Thank you.

ஆப்ஜி நான்காவது குரு ராம்தாஸ்ஜி மற்றும் பிபி பாணி ஆகியோருக்கு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்தார் நடைபெற்றது அவர் பெயர் கங்காஜி மற்றும் அவர் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் வசிப்பவர் அவரது ஒரே மகன் ஹர்கோபிந்த்ஜி ஆறாவது குருவாக ஆனார் குருஜி தரன் தனது வாழ்நாளில் செய்த மிக முக்கியமான பணி சீக்கியர்களுடன் சேர்ந்து ஆதி கிரந்தத்தை நிறு~ திருத்துவது வரலாற்றில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது இந்த நூல் கி. பி ஆயிரத்தி அறுநூறு தொகுக்கப்பட்டது முடிந்து~ முடிந்தது குரு அர்ஜுன் தேவ்ஜி அதில் முதல் நான்கு குருக்கள் பதினைந்து பக்தர் பகத்~ பதினோரு பற்கள் மற்றும் குருக்கர் உறவினர்களின் வக~ வ~ வசனங்களை சேர்த்துள்ளார் குரு கிரந்த சாஹிப்பில் இருந்து பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜன் தேவ்ஜியின் வசனங்களாகும் அவரது கருத்துகளுக்கான தனது உறுதியையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் குருஜி அக்கால அரசாங்கத்தின்

கலவை குரு கிரந்த சாஹிப்பில் உள்ள முப்பத்தி ஒரு ராகங்களில் ஜெய் ஜவந்தி சாகத்தை தவிர மற்ற முப்பது ராகங்களிலும் குருஜி பாணியை இயற்றியுள்ளார் ஆப்ஜியின் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன

குருஜியின் முக்கிய கவிதைகள் கௌடி சுக்மணி, பகாமா மார்ச், பவன் அஃரீன், பிரகதே, குன்வந்தி, அஞ்சூரி, பஹரே தினிராணி ராகா, ஆதி ராகங்கள் வசனங்கள் கௌரி சுக்மணி சுக்மணி சாகிப் என்பது ஷோமணி ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜியின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும் இது குர்மதி தத்துவத்தையும் குர்மதி கவிதை லட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது ஸ்லோகங்கள் ஆகும் மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனம் மற்றும்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 சுக்மணி என்பதன் அர்த்தம் மனதிற்கு மகிழ்ச்சி என்று கூறினார் வசனம் கொடுப்பது செய்யப்பட்டுள்ளது சுகமணி ஒரு ஆன்மீக படைப்பு என்றாலும்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 அஞ்சலி இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்றாடுவது இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் மன்றாற்று குரு அர்ஜன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்களும் இரண்டு எட்டு வசனங்களும் உள்ளன இந்த கவிதை இந்த வடிவத்தில் குருஜி ஜீவனுக்கு தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார் மனிதனின் மாயா ஆசையை துரத்தல், சத்தியத்தின் உத்வேகம், அகநிலை தீமைகளைத் துரத்தல் ஆகியவை வலியுறுத்தப்பட்டுள்ளன இவை கொடிய ராகத்தில் உள்ளன வர்க்காமா மாஜ் வர்க்காமா மாஜ் என்~ வஹாக்கமா என்றால் பன்னிரண்டு மாதங்கள் என்பது குரு சாகிப் இயற்கையான சூழலில் முன்வைத்த ஒரு கவிதை விளக்கம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுவது போல மனித உணர்வுகளிலும் மாற்றம் உள்ளது அதன் அடிப்படை முன்மாதிரி மற்றும்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 அதில் சேற்றில் இருந்து மாகா முதல் சிதைவு நிலை வரை மற்றும் பகனின் கணவன் வடிவம் கடவுளுடன் இணைந்த நிலை ஆன்மிகம், மாயவாதம், ஒழுக்கம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை பகாமில் விவரிக்கப்பட்டுள்ளன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 குண்வந்தி என்பது பதிமூன்று வரிகளைக் கொண்ட சுகி ராகத்தின் குருஜீயின் பிரதிநிதி வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியீட்டு பாணி ஆகும் இதன் முக்கிய மற்றும் அடிப்படை கருப்பொருள் பிரபு அறிஞர்களின் கூற்றுப்படி குண்வந்தி என்பது நல்ல குணங்களை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 தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட உச்சிபுகழ் இறைவனுடன் ஐக்கியம் அடைகின்றனர் என்பது ஆசா ராகத்தில் உள்ள பாணி அனைத்து வசனம் இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்ட மூன்று சரணங்களை கொண்டுள்ளது இதில் கடவுளை சந்திக்கும் ஏக்கம் பிரிவின் வலி மற்றும் இணைவதில் உள்ள மகிழ்ச்சி ஆகியவை மிகவும் மனதைக் கவரும் விதத்தில்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 இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் குரு அர்ஜன்தேவ் இந்த புகழ்பெற்ற இரு படைப்பில் இருபத்தி இரண்டு எழு~ எழுத்துக்களின் அடிப்படையில் விளக்கி கற்பித்துள்ளார் இதில் ஐம்பத்தி ஐந்து சரணங்களும் ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன பகத் கபீர் மற்றும் குரு அர்ஜன் தேவ் என்பது குரு கிரந்த சா~ சாஹிப்பில் உள்ள இரண்டு எழுத்துக்கள்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

முதல் மாதவிடாய் தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பு வரை ஆகும் மற்றொன்று சிறு வயசு மூன்றாவது நிலை பருவம் அடைதல் மற்றும் நான்காவது இலை மு~ முதுமை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

கதை இது கதையின் இதில் குரு சாகிப் ஹரி கீர்த்தனையின் மூலம் தீமைகளை அழித்து பக்தி ரசத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மெல்லும் போந்து இது பதினோரு ஸ்லோகங்களை கொண்டுள்ளது அவை நான்கு பக்தர்களுக்கு உரையாடப்படுகின்றன சம்மன், மூசன், ஜமால், பதாங் அதனால்தான் படைப்பு மெல்லப்படுவதில்லை இது இறைவனின் அன்பின் மகத்துவத்தை காட்டுகிறது ஸ்லோகன் நேரங்களில் மேலும் ஆதி கிரந்தத்தின் திருத்தத்தின் போது குருஜி அனைத்து ஸ்லோகங்களையும் பாடத்திற்கு ஏற்ப இணைத்தார் ஆனால் அவற்றில் சில கூடுதலாக இருந்தனர் அவை ஒரே இடத்தில் குறிக்கப்பட்டன இதில் கடவுள் உண்மையான நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் மாயாவில் சிக்கியது உயிரின் நிலை காட்டப்பட்டு உண்மையான தாயின் அன்பினால் உருவாக்கப்பட்ட அந்த குர் முகர்களின் குறிப்பும் உள்ளது ஐந்து இதில் குரு சாகிப்பின் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டுமே உள்ளன அவை குரு கிரந் சாகிப்பின் இறுதி ஸ்லோகங்கள் ஆகும்

ஆறு முறை வர்க் கௌரி, வர்க் குச்சரி, வர்க் ஜெயசாரி, வர்க் ராமுக்காளி, வர்க் மற்றும் வர்க் வசந்த் போன்றவை முக்கியமான படைப்புகள் குருவின் ஜி தான் கலை ஏற்பாடு குரு அர்ஜன் தேர்ஜியின் கவிதையின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதன் ராசா உருவாக்கம் படங்கள் மொழி மற்றும் நடை மற்றும் திட்டம்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 ராசா என ஒன்பது ராசாக்கள் உள்ளன குரு அர்ஜன் தேவ்ஜி தனது அமைதியான வசனத்தில் வியப்பு, சிரிப்பு, வீர், அழகு, காதல், ரசம் ஆகியவற்றை தூண்டும் சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தியுள்ளார் சாந்தா ராசா உலக அமைதியின்மையால் அல்லது தத் ஞானத்தால் மனதில் வைராக் உதிக்கும் போது சாந்த ராசா நிலை அங்கே கருதப்படுகிறது குருஜியின் பாணியில் பல ராசாக்கள் இருந்தாலும் சாந்த் ராசாவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது hello hello ஏய் என்ன பண்ற எப்படி இருக்க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 ஹம் நல்லா இருக்கேன்

ஹம் நல்லா போச்சு பொங்கல் leave உனக்கு எப்படி போச்சு

வெளியில போனோம், தாத்தா வீட்டுக்கு போனோம் கொடிவேரி dam போனோம் அஹ்

அப்புறம் தாத்தா வீட்ல

ஆஹ் hos~ வீட்டுக்கு போயாச்சு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

ஆஹ் okay okay வீட்ல என்ன பொங்கல்லாம் வச்சீங்களா ஆஹ் வீட்டுல இல்ல தாத்தாவோட தோட்டத்துலதான் பொங்கல் வச்சோம் okay okay எந்த நாள் வச்சீங்க

எத்தனாவது நாள் வச்சீங்க

ஓ பதிமூணாம் தேதி எல்லாம் என்ன பண்ணிட்டிருந்தீங்க பதிமூணாம் தேதிதான் நான் வீட்டுக்கு போனேன். பதினாலு~ பதினஞ்சாம் தேதி பொங்கல் வச்சோம் sorry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

தோட்டத்துல விளையாண்டிட்டு கிணத்துல எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம் கிணறெல்லாம் இருக்கா

அஹ் சரி சரி அப்புறம் வேறென்ன பண்ணீங்க வேறென்ன பண்ணோம் இங்கெல்லாம் யார் யார்லாம் போனீங்க நானு, அப்பா, அம்மா, என் தங்கச்சி அப்புறம் எங்க பெரியப்பா

சித்தப்பா, மாமா அஹ்

okay ok~ அஹ் உனக்கு எப்படி போச்சு பொங்கல்லாம் நேக்கு நல்லாதான் போச்சு என்ன எதுவும் இந்த மாதிரிலாம் எதுவும் போகல நாங்க just கோயிலுக்கு போயிட்டு

பொங்கல் வச்சு சாப்பிட்டு ஆமா வீட்டுல பொங்கல் வச்சுட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அவ்ளோதான்

வேஷ்டி

ஹம் எல்லாம் மூணு பேர்தான் இருந்தோம் நானு அருளு ராமு வேற யாரும் வரலை போனாலும் போவோம் கோயிலுக்கா ஒட்டுக்கா போல எல்லாரும்

மீதி ரெண்டு நாளு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஆஹ் உங்க வீட்டுக்கு வந்து~

சும்மாதான் இருந்தோம் ஒரு நாள் கொடிவேரி போனோம் அஹ் கொடிவேரி யார் யாரெல்லாம் போனீங்க

எங்க அப்பா அம்மா அப்புறம் எங்க அம்மாவோட friend ஓட பொண்ணுங்க ரெண்டு பேரு அஹ்

அஹ் அந்த இது கூடை மாதிரி இருக்கிறதுக்கு பேரு அதுல போனோம் போயிட்டு அந்த falls ல வந்து விளையாண்டுட்டு மீன்லாம் சாப்பிட்டோம்

சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அஹ் okay okay சரி சரி வேற அது என்னது அது பானி பூரியில சாப்பிடற மாதிரி

இங்கதான் பானிபூரி சாபிட்டோம் மீன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்புறம் வர்ற வழியில அஹ்

வந்து வீட்ல கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு இருந்தாங்க பாட்டி வீட்டுலதான் இருந்தாங்க அப்புறம்